லிப்ரியாஃபிஸ் பேஸ் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இதில் ஒரு ரிப்போர்ட் இன் லேயூட் ஐயும் தோற்றத்தையும் மாற்றுவதைக் கற்போம் இதற்கு லைப்ரரி டேட்டாபேஸ் உதாரணத்தை பார்க்கலாம்
முந்தைய டியூட்டோரியல் லில் ரிப்போர்ட் ஐ உருவாக்குவதை கற்றோம்
புக்ஸ் இஷ்யூட் டோ Members ரிப்போர்ட் ஹிஸ்டரி என்ற தலைப்புடன் ஒரு ரிப்போர்ட் ஐயும் உருவாக்கினோம்
இந்த ரிப்போர்ட் ஐ எப்படி மாற்றுவது என்று பார்க்கலாம்
லைப்ரரி டேட்டாபேஸ் இல்
இடது பானலில் ரிப்போர்ட்ஸ் இக்கான் ஐ சொடுக்கலாம்
வலது panelலில் ரிப்போர்ட்ஸ் லிஸ்ட் இல் புக்ஸ் இஷ்யூட் டோ Members ரிப்போர்ட் ஹிஸ்டரி ரிப்போர்ட் ஐ காணலாம்
அதன் மீது வலது சொடுக்கி பின் எடிட் மீது சொடுக்கவும்
மாற்றவோ திருத்தவோ ரிப்போர்ட் திறக்கிறது
இப்போது ரிப்போர்ட் பில்டர் விண்டோ என்னும் புதிய விண்டோ திறப்பதை பார்க்கலாம்
இந்த ஸ்க்ரீன் இல் மூன்று செக்ஷன் கள் உள்ளன
பேஜ் ஹெடர் மற்றும் பூட்டர் செக்ஷன் ஆகியன மேலேயும் கீழேயும் இருக்கின்றன
பின் ஹெடர் செக்ஷன் மற்றும் டீட்டெயில் செக்ஷன்
ஒரு ரெக்கார்ட் ஹெடர் மற்றும் ஒரு பூட்டர் செக்ஷன் களை சேர்க்கலாம்
இதற்கு மெயின் ஸ்க்ரீன் இல் வெள்ளை இடத்தில் வலது சொடுக்கி பின் இன்சர்ட் ரிப்போர்ட் headerபூட்டர் மீதும் சொடுக்குக
ஸ்க்ரீன் இன் இடது பக்கம் ஆரஞ்சு இடங்களில் இரட்டை சொடுக்கு சொடுக்கி செக்ஷன் களை சுருக்கலாம் அல்லது விரிக்கலாம்
முதலில் இங்கு ரிப்போர்ட் டிசைன் விண்டோ வின் ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஐ காட்டுகிறேன்
ரிப்போர்ட் டிசைன் ஐ இது போல தோன்றும் படி மாற்ற வேண்டும்
சில டெக்ஸ்ட் லேபல்ஸ் பான்ட்ஸ் பார்மேட்டிங் ஆகியவற்றை சேர்த்து பல செக்ஷன் களிடையே உள்ள இடைவெளியையும் மாற்றுவோம்
சில ரிப்போர்ட் ஹெடர்ஸ் மற்றும் பூட்டர்ஸ் களை சேர்ப்போம்
இதற்கு மேலே மெனு பாரில் ரிப்போர்ட் கன்ட்ரோல்ஸ் டூல்பார் இன் கீழ் லேபல் பீல்ட் இக்கான் இல் சொடுக்குவோம்
காட்டுவது போல அதை ரிப்போர்ட் ஹெடர் இடத்தில் இழுப்போம்
மற்றும் லேபல் மீது இரட்டை சொடுக்கு சொடுக்கி வலப் பக்கம் புராப்பர்ட்டீஸ் ஐ கொண்டு வரலாம்
இங்கு லேபல் க்கு எதிரே புக்ஸ் இஷ்யூட் டோ Members ரிப்போர்ட் ஹிஸ்டரி என டைப் செய்து Enter ஐ அழுத்துவோம்
பான்ட் ஸ்டைல் ஐயும் மாற்றலாம்
ஏரியல் பிளாக் போல்ட் மற்றும் சைஸ் 12 ஐ தேர்ந்தெடுப்போம்
மற்றும் ஒக் மீது சொடுக்கலாம்
அடுத்து ஸ்க்ரீன் இல் காண்பது போல இன்னொரு லேபல் ஐ ரிப்போர்ட் ஹெடர் க்கு சேர்ப்போம்
ல்ட்பாசெக்ட் உதாரணமாக டைப் செய்யலாம் ரிப்போர்ட் பிரிபேர்ட் பை அசிஸ்டன்ட் லைப்ரேரியன் ல்ட்பாசெக்ட் பின் பான்ட் ஸ்டைல் ஐ ஏரியல் போல்ட் இட்டாலிக் மற்றும் சைஸ் 8 க்கு மாற்றலாம் ல்ட்பாசெக்ட் இப்போது அதே படிகளால் மீண்டும் ரிப்போர்ட் பூட்டர் இடத்தில் லேபல் ஐ சேர்ப்போம்
ல்ட்பாசெக்ட் இம் முறை லேபல் க்கு எதிரில் டைப் செய்யலாம் நெஹ்ரு லைப்ரரி நியூ delhiல்ட்பாசெக்ட் பான்ட் ஸ்டைல் ஐ ஏரியல் போல்ட் இட்டாலிக் மற்றும் சைஸ் 8 க்கு மாற்றலாம்
ல்ட்பாசெக்ட் இப்போது ஸ்பேசிங் ஐ சீராக்கலாம்
முதலில் பேஜ் ஹெடர் இடத்தை பேஜ் ஹெடர் மற்றும் ரிப்போர்ட் ஹெடர் நடுவில் உள்ள கிரே கோடு மீது டபிள் கிளிக் செய்து பின் சொடுக்கி இழுத்து எல்லாவற்றுக்கும் மேலே விட்டு விடுவோம்
அடுத்து ரிப்போர்ட் ஹெடர் இடத்தை குறைப்போம்
பேஜ் ஹெடர் மற்றும் ரிப்போர்ட் ஹெடர் நடுவில் உள்ள கிரே கோடு மீது டபிள் கிளிக் செய்து
ல்ட்பாசெக்ட் இதே போல் ரிப்போர்ட் பூட்டர் மற்றும் பேஜ் பூட்டர் இடையில் உள்ள இடத்தை குறைக்கவும்
ல்ட்பாசெக்ட் ஹெடர் லேபல் களை மையத்துக்கு கொண்டு வரலாம்
இதற்கு முதலில் எல்லா labelகளையும் புக் டைட்டில் மீது சொடுக்கி தேர்ந்தெடுத்து
Shift கே ஐ அழுத்தியபடி காட்டியபடி மீதி லேபல் கள் மீது சொடுக்குவோம்
இப்போது உப் அரோவ் கே யால் அவற்றை மையப்படுத்தலாம்
இப்போது ஹெடர் க்கு ஒரு வெளிர் நீல பேக்கிரவுண்ட் தரலாம்
இதற்கு புராப்பர்ட்டீஸ் க்கு சென்று மற்றும் பேக்கிரவுண்ட் டிரான்ஸ்பேரன்ட் ஐ நோ என அமைத்து பின் ப்ளூ 8 ஐ லிஸ்ட் இலிருந்து பேக்கிரவுண்ட் கலர் ஆக தேர்ந்தெடுக்கலாம்
அதையே டீட்டெயில் செக்ஷன் னிலும் செய்வோம்ltpausegt இதற்கு முதலில் டீட்டெயில் மற்றும் ரிப்போர்ட் பூட்டர் sectionகள் இடையே உள்ள ஸ்பேசிங் ஐ அதிகமாக்க வேண்டும்ltpausegt மேலும் பீல்ட் களை மையப்படுத்த வேண்டும்
ல்ட்பாசெக்ட் டீட்டெயில் செக்ஷன் க்கு லைட் கிரே பேக்கிரவுண்ட் ஐ காட்டியபடி செலக்ட் செய்வோம்
ல்ட்பாசெக்ட் அடுத்து செக்ட் இன் பீல்ட் க்கு டேட்டா பார்மேட்டிங் ஐ மாற்றுவோம்
இதற்கு 1 அல்லது 0 என்னும் பூலியன் வால்யூ கள் இருப்பதால் அது ட்ரூ அல்லது பால்சே எனக்காட்டுகிறது
இன்னும் தோதான யெஸ் அல்லது நோ ஆப்ஷன் ஐ காட்டும்படி மாற்றுவோம்
இதற்கு வலப் பக்கம் டீட்டெயில் செக்ஷன் இல் செக்கடின் பீல்ட் இல் டபிள் கிளிக் செய்வோம்
இப்போது வலப் பக்கம் புராப்பர்ட்டீஸ் இல் டேட்டா tab மீது முதலில் சொடுக்குவோம்
செக்கடின் என்று சொல்லும் டேட்டா பீல்ட் அருகில் உள்ள பட்டன் மீது சொடுக்குவோம்
இது பங்ஷன் விசார்ட் என்னும் போப்பப் விண்டோ வை திறக்கிறது
இங்கு வலப் பக்கம் கீழே உள்ள பார்முலா டெக்ஸ்ட் பாக்ஸ் ஐ முதலில் காலிசெய்வோம்
கேட்கரி ட்ராப்டவுன் மீது கிளிக் செய்து பின் ஐஎஃப் மீது டபிள் கிளிக் செய்வோம்
இப்போது வலப் பக்கம் புதிய கன்ட்ரோல் களை காண்கிறோம்
முதல் டெக்ஸ்ட் பாக்ஸ் க்கு அடுத்துள்ள செலக்ட் இக்கான் மீது சொடுக்குவோம்
இங்கு செக்கின் மீது டபிள் கிளிக் செய்யலாம்
யெஸ் என double கோட்ஸ் களுக்குள் இரண்டாம் டெக்ஸ்ட் பாக்ஸ் இல் டைப் செய்யலாம்
பின் மூன்றாம் டெக்ஸ்ட் பாக்ஸ் இல் நோ என டைப் செய்யலாம்
ல்ட்பாசெக்ட் இப்போது புராப்பர்ட்டீஸ் செக்ஷன் னுக்குள் ஜெனரல் tab க்கு செல்வோம்
மற்றும் கீழே பார்மேட்டிங் எதிரில் உள்ள பட்டன் மீது சொடுக்குவோம்
இங்கு கேட்கரி லிஸ்ட் இல் டெக்ஸ்ட் மீது சொடுக்குவோம்
பின் ஒக் பட்டன் மீது சொடுக்குவோம் இப்போது ரிப்போர்ட் ஐ சேமிக்கலாம்
நம் மாடிஃபைட் ரிப்போர்ட் ஐ இப்போது ஓடவிடலாம்
இதற்கு மேலே எடிட் மேனு மீது சொடுக்கி பின் எக்ஸிக்யூட் ரிப்போர்ட் மீதும் சொடுக்குவோம்
memberகளுக்கு தந்த புத்தகங்கள் பற்றி நல்ல ரிப்போர்ட் ஹிஸ்டரி கிடைக்கிறது
ஸ்பேசிங் ஹெடர்ஸ் பூட்டர்ஸ் பான்ட்ஸ் ஆகியவற்றை கவனிக்கவும்
மேலும் யெஸ் அல்லது நோ என்று சொல்லும் செக்கடின் பீல்ட் ஐயும்
நம் ரிப்போர்ட் ஐ மாற்றிவிட்டோம்
இத்துடன் லிப்ரியாஃபிஸ் பேஸ் இல் மாடிஃபையிங் ஆ ரிப்போர்ட் மீதான இந்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் முடிகிறது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
இந்த திட்டம் httpspoken tutorialorg ஆல் ஒருங்கிணைக்கப்படுகிறது
மேற்கொண்டு விவரங்கள் பின்வரும் வலைத்தளத்தில் கிடைக்கும் தமிழாக்கம் கடலூர் திவா நன்றி